do வைல் லூப் மீதான அடிப்படை டுடோரியலுக்கு நல்வரவு
இதை do வைல் ஸ்டேட்மெண்ட் என்றும் சொல்வர்
லூப் என்றோ ஸ்டேட்மெண்ட் என்றோ அழைப்பது உங்கள் இஷ்டம்
இதன் பேஸ் வைல் லூப் போன்றதே ஆனால் இங்கே கண்டிஷன் எண்ட் ஒஃப் தே லூப் இல் சோதிக்கப்படுகிறது
ஸ்டார்ட் இல் அல்ல
நாம் வைத்திருப்பது டோ கர்லி பிராக்கெட்ஸ் இல் நம் ப்ளாக் மேலும் கடைசியில் வைல்
பின் இங்கே ஒரு கண்டிஷன்
இதுதான் கண்டிஷன்
இப்போது ஒரு சிறிய புரோகிராம் டைப் செய்யப்போகிறேன்
எனக்கு நம்பர் கள் ஒவ்வொரு முறையும் இன்கிரிமெண்ட் ஆக வேண்டும்
மேலும் ஒவ்வொரு லைனுக்கும் எச்சோ ஆக வேண்டும்
என் வைல் லூப் இல் நடந்தது போலவே
இப்போது கண்டிஷன் ஒரு நம்பர் 10 ஐ நெருங்கிவிட்டால் நேம் என்னும் வேரியபிள் இன்னொரு நேம் க்கு மாறி லூப் நிற்க வேண்டும்
டைப் செய்கிறேன் நும் 1 துவக்க
பின் டைப் செய்கிறேன் நேம் எக்குவல் டோ அலெக்ஸ்
எனக்கு வேண்டிய கண்டிஷன் ஒஃப் தே லூப் வைல் தே நேம் அலெக்ஸ்
nameAlex ஆக இருக்கும் வரை இது லூப் ஆகும்
எங்காவது நாம் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் ஐ சொல்லி நேம் ஐ பில்லி என மாற்று என்று சொல்ல வேண்டும்
நேம் இஸ் நோட் எக்குவல் டோ அலெக்ஸ்
பின் லூப் நின்று விடும்
நாம் டோ லூப் இல் ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ இன்க்ளூடு செய்யலாம்
கீழ் கண்டவற்றை செய்ய முடியும் என்று நினைவு கொள்க
ஐஎஃப் ஸ்டேட்மென்ட்ஸ் இன்சைடு ஐஎஃப் ஸ்டேட்மென்ட்ஸ் ஐஎஃப் ஸ்டேட்மென்ட்ஸ் இன்சைடு லூப்ஸ் லூப்ஸ் இன்சைடு லூப்ஸ் செய்யக்கூடியதற்கு எல்லை இல்லை
வேலையை சரியாக செய்யும் வரை இன்ஃபினைட் வால்யூஸ் ஐ உருவாக்காத வரை எல்லாம் சரியே
இப்போது டைப் செய்வது டோ
முதலில் நம்பர் இன் வால்யூ வை எச்சோ ஆட் செய்க
லைன் ஐ பிரேக் செய்ய நீங்கள் ஒரு சின்ன எச்டிஎம்எல் கோடு ஐ கான்கேட்னேட் செய்யலாம்
இங்கே டைப் செய்வது num இது நும் 1 க்கு சமம்
பின் என் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐஎஃப் நும் இஸ் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 10 தேன் நோ எச்சோ
நான் நேம் ஐ பில்லி என மாற்ற விரும்புகிறேன்
ரிகேப் செய்யலாம்
இங்கே கர்லி பிராக்கெட்ஸ் ஐ பயன்படுத்தவில்லை
ஏனென்றால் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்குப் பிறகு ப்ளாக்கில் ஒரு வரி கோடு எக்ஸிக்யூட் ஆக வேண்டி இருக்கிறது
ஆகவே ஒரே ஒரு லைன் கோடு போதும்
அது நீட் ஆக இருக்கும்
செய்ததை ரிகேப் செய்யலாம்
நம்பர் ஐ 1 க்கு செட் செய்தேன்
இதுதான் என் நம்பர் வேரியபிள் இதை இன்கிரிமெண்ட் செய்து யூசர் க்கு எச்சோ ஆட் செய்யலாம்
நேம் ஐ அலெக்ஸ் க்கு செட் செய்தேன்
நாம் டோ ஐ துவக்கலாம்
நேம் இன்னும் அலெக்ஸ் தான்
ஒரு கண்டிஷன் உம் இல்லை என்பதால் இது எப்படியும் இயங்கிக்கொண்டே இருக்கும்
நாம் அதை 1 கூட்டி இன்கிரிமெண்ட் செய்ய இப்போது அது 2 இப்போது நாம் சொல்வது நடப்பு நம்பர் 2 பிக்கர் தன் ஒர் எக்குவல் டோ 10 ஆ
என்று சோதி இல்லை எனில் தொடர்க
இல்லை ஆகவே இதை தவிர்த்து மேலே செல்
அது நேம் ஐ சொல்லப்போகிறது அலெக்ஸ்
பின் டாப் க்கு போய்விடும்
இது இன்னும் 2 தான்
அதாவது லூப் இன்னும் ப்ளாக் ஒஃப் கோடு இல் தான் சிக்கி இருக்கிறது
2 எச்சோ ஆட் ஆகிறது அதனுடன் 1 சேர்க்க 3 மேலும் சோதனை 3 பிக்கர் தன் ஒர் எக்குவல் டோ 10
இப்போதும் இல்லை
ஆகவே நேம் பில்லி என மாறவில்லை
ஆகவே ரெஸ்ட் ஒஃப் ஆர் கோடு தான் இயங்கும்
நேம் இன்னும் அலெக்ஸ் தான்
ஆகவே லூப் கன்டின்யூ ஆகிறது
இப்படியே அது 10 வரும் வரை நடக்கும் ஆனால் 9 யூசர் க்கு எச்சோ ஆட் ஆகும்
இப்போது நும் 10 ஆகிவிடும்
ஐஎஃப் கண்டிஷன்
என்றாகிவிடும்
நேம் ஆனது பில்லி என மாற்றப்படும்
மேலும் வைல் கண்டிஷன் இல் அது அலெக்ஸ் இன் எக்குவல் இல்லை
வைல் லூப் நின்றுவிடும்
கீழே இருக்கும் கோடு தொடரும்
இந்த கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்யலாம்
டோ வைல் லூப் ஐ செய்யலாம்
இதன் மீது கிளிக் செய்க
ஒக் நாம் பெற்றது 1 2 3
9 உள்ளிட
தெளிவாக தெரிவதுபடி கண்டிஷன் அடையப்பட்டது
நேம் பில்லி என மாற்றப்பட்டது
நம் நேம் இனி அலெக்ஸ் க்கு எக்குவல் இல்லை
ஆகவே நம் லூப் இங்கே நின்றுவிட்டது
இப்போது ஐஎஃப் ஐ 11 என மாற்றலாம்
அல்லது நும் ஐ 0 என
இது முன் போல வேலை செய்யாது
காரணம் உங்கள் ஸ்டார்ட்டிங் நம்பர்
நாம் 0 டோ 9 வைத்திருக்கிறோம்
முன் சொன்னது போல இது என்ன செய்யும் எனில் நடப்பு நம்பர் ஐ எச்சோ ஆட் செய்து பின் அதற்கு 1 ஐ கூட்டும்
மேலும் அதை ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் உடன் ஒப்பிடும்
ஆகவே பார்க்க முடியாத ஒன்றுடன் நாம் கம்பேர் செய்கிறோம்
இதை நீங்கள் 11 என மாற்றினால் நாம் அதை 11 உடன் ஒப்பிடுவோம்
பின் பில்லி என மாற்றிவிடுவோம்
பின் லூப் முடிந்துவிடும்
நாம் 11 இன் வால்யூ வை பார்க்கவே மாட்டோம் இது வெறும் இன்சைடு கம்பரிசன் தான்
ரிஃப்ரெஷ் செய்தால் நாம் 1 டோ 10 ஐ இப்போது காணலாம்
இதுதான் அடிப்படையில் do வைல் லூப்
ஒன்றே போல தோன்றினாலும் do வைல் லூப் லாஜிக் மாதிரியான சில ப்ரோகிராமிங் செய்யும் போது
வைல் லூப் ஐ விட இன்னும் பயனுள்ளது
பயிற்சி செய்யுங்கள்
சில வால்யூ களை உள்ளிட்டு பாருங்கள்
நான் இப்போது உருவாக்கிய புரோகிராம் ஐயே மீண்டும் உருவாக்கி பாருங்கள்
லூப்ஸ் மீதான டியூட்டோரியல்ஸ் இன்னும் வரவுள்ளன
தொடர்ந்து கவனியுங்கள்
தமிழாக்கம் கடலூர் திவா